அந்த வீட்ல ஒரு புக் கலர்ல ஷீட்டு போட்ருக்காங்க.

இந்த பாலத்து கீழ நாலு பேரு நிக்காங்க.

இது ஒரு ஆஸ்பத்திரி வாசன் கண் மருத்துவமனைன்னு இருக்குது.

இந்த கப்போர்ட்க்கு பின்னால ஒரு கபோர்டு இருக்குது அது பிங்க் கலரில் கிரீன் கலர்லயு இருக்குது.

இது கிராமத்துல இருக்குற ஏதோ ஒரு கொளம்.

அதுக்கு பக்கத்துல ஒரு சில்வர் வாலி இருக்குது.

எடது சைடு பச்சை கலர்ல ஒரு சாக்கு இருக்குது.

சைடுல ஒரு பெரிய ஸ்கிரீன் தெரியுது.

அவரு அந்த பக்கத்துல ஒரு செவரோடு சாய்ஞ்சு இருக்காரு. அந்த செவரு செங்கலால கட்டிருக்காங்க.

நெறைய பேரு கடல்ல குளிச்சிட்டு இருக்காங்க.

டிராபி ஹவுஸோட ரைட் சைடு ஒரு பார் இருக்கு அது ஷட்டர் போட்ருக்காங்க.

பிரியாணி பிளேட்டை சுற்றி ஒரு அஞ்சு பிளேட் இருக்கு. அந்த அஞ்சு பிளேட்டும் காலியா தான் இருக்குது.

ஃப்ரண்டுல மூணு செவப்பு கலர் சேர் போட்டுருக்காங்க.

ரெண்டு சைடுக்கு நடுவுல ஒரு ரெட் கலர் கார்பெட் போட்டுருக்காங்க.

ரெண்டு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது.

சீலிங்ல மூணு கலர் செவப்பு பச்சை மஞ்ச கலர்ல லைட் இருக்குது.

டேபிளுக்கு பிரண்ட்ல அந்த ஒருத்தர் மணி கவுண்டர்ல இருக்காரு.

நிறைய கண்ணாடி மீன் தொட்டில தண்ணி விட்டு வச்சு அதுல மீன்கள் எல்லா நிக்குது.

உச்சில இருக்குற வீகாலேண்ட் மாதிரி இருக்குது.